ஒரு இந்த பக்கம் சின்ன சின்ன மரம் இருக் மரம் இருக்கு.

பக்கத்துல பெரிய பில்டிங் தெரி இருக்கு.

ரோட்ல ஆட்டோ நிறைய போகுது பைக்ல ஆள் வராங்க பைக்ல ஷர்ட் போட்டு போறாரு.

அஅ எதற்க ஒரு பெரிய பில்டிங் ஒன்னு தெரியுது.

யூனியன் பேங்க் இண்டியா கன்னியாகுமரினு எழுதிருக்கு.

இது ஹோட்டல் ஆ நறைய டேபிள் இருக்கு.

ஆ அப்புறம் ஒரு டேபிளுக்கு மேல தண்ணி குடிக்கிற கப்பு இருக்கு.

போறதுல கொஞ்சோ சின்ன சின்ன பில்டிங்கா தெரிஞ்சிடிருக்கு.

ஒரு ஆள் டேபிள்ள உக்காந்து இருக்காரு சேர் போட்டு.

ஒரு பச்ச பசெல்னு ஒரு பெரிய மரோ ஒன்னு இருக்கு.

நெறய டேபிள் ஒன் ரெண்டு டேபிள் இருக்கு. நெறய சேர் சேர் இருக்கு.

ஒரு தள்ளி ஒரு ட்ரிம் இருக்கு.

கார் பார்க்கிங்லெ ஒன்னு ரெண்டு மூணு நால் கார் நிக்கி.

வெளியே ஈ_பி ப அ போஸ்ட் ஒன்னு இருக்கு அது பக்கத்துலயும் ஜெய்சஸ் பெறடைஸ்னு எழுதியிருக்காங்க.

அப்பரோ இந்த பக்கோ ஒரு பன மரோ ஒன்னு ஒத்தையில நிக்கி.

அது பக்கத்துல ஒரு தூ தூண் ஒன்னு தெரி பெருசா தெரிது.